ஏதோ ஒரு பங்க்ஷன் வீட்ல எடுத்த ஃபோட்டோ .

இது வந்து போட்டெல்லாம் செய்யக்கூடிய ஒரு எடோ.

இங்க வந்து சுத்தி நறைய இரும்பு தான் குப்பை மாதிரி வச்சிருப்பாங்க.

இந்த பக்கோ ஸ்டேஷன் தெரியுது.

அப்புறமா இந்த கிரவுண்ட்ல ஒயிட் கலர்ல ஒயிட் கலர் வச்சி லைன் போட்டு இருக்காங்க.

இங்க கீழ வந்து நறைய பக்கிட் இருக்கு.

ஒரு சர்ச் பாதர் வந்து ஜாவ படிச்சிட்ருக்காரு.

ச்ச எல்லாரும் தல வணங்கி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க.

இத வந்து ரிப்பேர் பார்க்கிறதுக்காக மெக்கானிக் செட்ல விட்ருக்காங்க.

இது வந்து ஒரு மாதாவோட சிறுபத்து கிட்ட ஒரு பையன் இந்த போட்டோ எடுத்திருக்கான்.

ரெட் கலர் டி_ஷர்ட் போட்ட ரெண்டு பேர் நிக்கறாங்க.

இந்த போட்டோ ஒரு ரிசப்ஷன்ல எடுத்த மாதிரி இருக்கு.

பின்னாடி உள்ள மரம் வந்து ரொம்ப பெருசா வளந்திருக்கு அதுல நிறைய பிங்க் கலர்ல பூ இருக்கு.

இதுல வந்து நாலு பாறை இருக்குது.

இது வந்து ஏதோ ஒரு வீட்ல தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்குறாங்க.

பின்னாடி பெரிய ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்காங்க.

மேல ஒரு பெரிய டப்பா ஏரியல் வச்சிருக்காங்க ஏரியல் டிடர்ஜென்ட் .

இது ஒரு ஏ_டி_எம் மிஷின் .